அடுத்தது கர்ட்டன் போட்டு விட்டுருக்காங்க ப்ளூ கலர் கர்ட்டன் .

ஜன்னல் வந்து ஜன்னல் கம்பி கட்டங்கட்டமா இருக்குது.

ஒரு கிஞ்சு போயில் இருக்குது தண்ணி போயிட்டு இருக்குது.

பில்டிங் வேலை நடக் நடக்க கட மாதிரி இருக்கு.

இதுல வந்து ஒருத்தங்க ஒரு ஆள் தீ மூட்டிகிட்டு நிக்காய்ங்க.

வீட்டு மேல சீட்டு போட்டு இருக்காங்க டேங்க் தெரியுது.

பைக்க ஒரு இயந்திரத்தின் மேல தூக்கி வச்சிருக்கு.

ஒரு ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல் தேவ் ஹோட்டல் பேரு. சைவ உணவகம் பெரிய போர்டா வெச்சுருக்காங்க.

இங்க வந்து ப்ளூ கலர்ல போர்டு இருக்கு.

கட்டடத்துல ஜன்னல் எல்லா சில ஜன்னல் எல்லா ஓபன்ல இருக்கு சிலதெல்லா கிளோஸ்ல இருக்கு.

ரெண்டு மர ரெண்டு சின்ன செடி நிக்குது.

கிட்டாருக்கு போட ஒரு ஒறை இருக்குது அடுத்து மத்தளம் இருக்குது.

ரோட்டு பக்கத்துல நல்ல புல் எல்லா நிறைய நிக்கு.

ஒரு ஆளு வந்து உள்ள இருந்து எடுத்துட்டு வாராங்க.

ஷூ போட்ருக்கியாரு ஒரு ஆளு ஒரு ஆளு கைல பை வெச்சுருகியாரு.

அந்த ஒரு மரோ அழகு மரோ நிக்கிது ரெண்டு மூணு அழகு செடியு நிக்கிது.

இதுல நல்ல கூட்டமா அலுவ சேர்ல அமந்திருக்காங்க.

சோடா இருக்குது ஒரு இண்டோர் பிளான்ட் இருக்குது ஒரு ஃபேன் காணப்படுகிறது.

தூரமா லைட்ஸ் தெரியுது. சர்ச் இருக்கு.

அடுத்து மஞ்ச கலர்ல ஏதோ எழுதின போர்டு இருக்குது விறகு கீழே கிடக்குது.

அடுத்து ஒரு கல்லு போல இருக்கு ஒரு ஆள் அங்க சேர்ல உக்காந்துருக்காங்க.

இந்த தேர அலங்கரிச்சு அழகா வச்சிருக்கியாங்க.

ஒரு கோயில் இருக்கு அது வந்து பழையங் காலத்து கோயில் மாதிரி இருக்கு.